எங்கயாச்சும் கேன் தண்ணி ஏதும் எடுத்துக்கலாமா அப்படின்னு தோணுது நமக்கு இந்த தண்ணில இருந்து அந்த தண்ணிக்கு மாறவே முடிய மாட்டேங்குது ஊருக்கே போயிட்டா கூட நம்மளா வளந்து நம்மளா குடிச்ச தண்ணி தான் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஊருக்கு போனாக்கா ஐயோ பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி இருக்குது அப்பைக்கு இன்னைக்கு மாறிடுச்சு அந்த தண்ணி குடிச்சு பழகிடுச்சு எங்கயாச்சும் கடையில கேன் தண்ணி இருந்தா ஒரு கேன் கொண்டு வாங்க அப்படின்ற மாறிட்டோம் நம்ம ரொம்ப அடிக்ட் ஆன மாதிரி இருக்கு இந்த கேன் தண்ணினால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு

நம்மளாலயே மாற முடியல அப்பறம் குழந்தைகளை எங்கிட்டு மாத்தறது, சோ இனிமேல் லைஃப் லாங் இந்த மாதிரி ஒரு வாட்டரோட தான் நம்மளோட டிராவல் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் ஹம் அது மாதிரி

அதை விட சுத்தத்தையா நம்ம கண்டுபிடிச்சிட போறோம் என்னமோ இப்படி சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் எத்தனை நாளைக்குன்னு சொல்லி தெரியல உம் பார்ப்போம் என்னைக்கு விடிவு காலம் வரும்னு ஆனா இனி என்னத்த இனி ஃபுல்லா இந்த பியூரிஃபைடு வாட்டர்ல தான் நம்ம லைஃப் ஓட போகுது பாக்கறேங்க்கா RO ல இருந்து வாட்டர் கேன் மாற முடியுதா என்ன ஏதுன்னு பார்க்கிறேன் RO நல்லா தான் இருக்குது அதான் எப்பயாவது பிராப்ளம் ஆனா தான் பிரச்சனை ஆயிடுது என்ன முன்கூட்டியே தெரிய மாட்டேங்குது சடனா நின்னு போயிடுது சோ சடனா சிக்கிக்க வேண்டியதா இருக்கு அது ஒன்னு தான் இதுல பெரிய ட்ராபேக்கா இருக்கு

சோ அதனால நான் போயி இந்த தண்ணிய மட்டும் கொடுங்க அக்கா ஓகே அக்கா சரிங்க அக்கா பாய் அக்கா நீங்க வாங்கிட்டு போய் பாருங்க நானும் வரேன் அக்கா நானும் கொஞ்சம் வேலை இருக்கு வீட்ல அதை முடிச்சுட்டு அப்புறமா பாப்போம் அக்கா ஈவினிங்கா வேணா வாங்க அஹ் சரிக்கா, சரிப்பா ஈவினிங் பார்ப்போம்